முன்னாடி ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தெரியிது.

ஒரு மஞ்ச கலர் பூ ஒன்னு பூத்துருக்கு அந்த எடத்துல.

பக்கத்தில வந்து ஒரு வண்டி ஒன்னு நின்னுட்ருக்கு அது.

தூரத்துல ஒரு ரெண்டு மரங்கல்லா தெரியிது.

சின்ன சின்ன பூச்சு பூத்தொட்டிங்களா இருக்கு.

பில்டிங் ஃபுல்லா ஒய்ட் கலர்ல பெயிண்ட் அடுச்சுருக்காங்க.

தூரத்துல ஒரு பைக் ஒன்னு நிறுத்திருக்காங்க.

முன்னாடி ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்னு இருக்கு.

தூரத்துல பன மரங்கள்ளா நின்ட்ருக்கு ஒரு சின்ன வழி மாரி இருக்கு.

இது வந்து ரயில்வே ஸ்டே ஸ்டேஷன்னு .

ப்ளூ கலர்ல ஒரு லைன் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிருக்காங்க.

முன்னாடி லிவிஸ் தி காஃபி காஃபினு போட்டு ஒரு ஸ்டிக்கர் மாரி ஒட்டி வச்சிருக்காங்க.

செவுத்துல நெறைய ஸ்டிக்கர்ஸ்லா ஒட்டி வச்சுருக்காங்க.

விண்டோஸ்லா ஸ்கிரீன்ல ஸ்கிரீன்ல வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க.

டாக்டர்னு போட்டு ஒரு டோர் ஒண்ணு இருக்கு. அத--

பின்னாடி அவங்க பேக்ஸ்லா மாட்டி வெச்சிருக்காங்க.

பக்கத்துல ஒரு சின்ன ரூம் மாரி இருக்கு

ஒரு மரக்கட்ட ஒன்னு பக்கத்துலயே இருக்கு.

உள்ள சுத்தி ஃபுல்லா குண்டா இருக்கு.

பாறைங்கள்லா ரெண்டு சைட் லயு இருக்கு அந் --

ரெண்டு ரெண்டு பாறைக்கு சென்டர்லதா அந்த அருவி வருது.

ரூம்மு முன்னாடி ஒரு பெட் ஒன்னு காட் ஒன்னு போட்டு வெச்சுருக்காங்க முன்--

வரு இன்ஜின் கிட்ட ஏதோ செக் பண்ணிட்ருக்காரு.

இந்த பாலத்துக்கு கீழ பெரிய தண்ணி ஒன்னு ஓடிட்ருக்கு.

இது ஒரு பெரிய வாட்ரூ ஃபால்ஸ்ஸு அந்த--

வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேல ஒரு பில்டிங் ஒன்னு ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க.

இது ஒரு ஆறு சின்ன சைஸ்லியு ஆறு அத விட பெரிய சைஸ்லியும் மத்ததல்லா பெரிய பெரிய சைஸ்லயு டி_விஸ்லா டி_விஸ்லா இங்க அடுக்கி வச்சுருக்காங்க.

முன்னாடி நெறைய பாறைங்க எல்லா இருக்கு.

ஒரு அஞ்சு பேரு முன்னாடி நடந்து போயிட்ருக்காங்க.

அ தூரத்துலையு கொஞ்ச பேர் நடந்து போயிட்ருக்காங்க ப--

விண்டோஸ் எல்லா ஓபன் பண்ணி அ வெச்சுருக்காங்க.

ம் முன்னாடி ஒரு டேபிளு ரெண்டு சேர்ரு வச்சுருக்காங்க.

பக்கத்துலே ஒரு சின்ன ஷெட்டு மாரி அடிச்சி வெச்சிருக்காங்க.

இது ஒரு பெரிய தியேட்டரு .

முன்னாடி ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்னு இருக்கு.

அடுப்புல ஒரு பெரியம் பாத்திர வெச்சிருக்காங்க.